சட்டம் புறக்கணிக்குள்ளாகிறது hanes, walmart போன்ற அமெரிக்க நிறுவனங்களின் இனிப்பகங்களில் பதினோறு வயது குழந்தைகள் கூட ஒரு நாளைக்கி இருவது மணி நேரம் வேலை செய்கின்றனர்.

மற்றும் செழிப்பான நாடுகளில் குழந்தைத் தொழிலாளர்கள் உள்ளனர ஆசியாவில் நடைபெறும் வேலையில் இருவத்து இரண்டு சதவீத வேலையானது, குழந்தைத் தொழிலாளர்களாலும், லத்தீன் அமெரிக்காவில் பதினேழு சதவீத வேலை குழந்தைத் தொழிலாளர்களாலும் செய்யப்படுகின்றன குழந்தைத் தொழிலாளர்களின் எண்ணிக்கை விகிதம் நாட்டுக்கு நாடும், நாடுகளுக்குள்ளேயும் நிறைய அளவில் வேறுபட்டு காணப்படுகின்றன. குழந்தைத் தொழிலாளர் முறையைத் தடுக்க வேண்டுமானால் காவல்துறையினர், தொழிற்சாலைகளுக்கு அடிக்கடிச் சென்று ஆய்வு செய்ய வேண்டும். BBC சமீபத்தில் ஓர் அறிக்கையை வெளியிட்டது. BBC யின் panorama தொலைக்காட்சித் தொடரில் துணிகள் உற்பத்தியில் குழந்தைத் தொழிலாளர்கள் ஈடுபடுத்துவதை primark குறும்படமாக வெளியிட்டது. BBC யின் panorama தொலைக்காட்சித் தொடரில் நான்கு டாலர் மதிப்புள்ள embroidery சட்டையை மையமாக வைத்து குறும்படம் செய்யப்பட்ட embroidery சட்டைக்கு நான் ஏன் நான்கு டாலர் பணம் தரவேண்டும் என்ற கேள்வி எழுதப்பட்டது. இது கையால் தயாரிக்கப்பட்டது என்பது பதில். இவ்வளவு குறைந்த விலைக்கு இதை தயாரித்து யார் என்பது அடுத்த கேள்வி எனத் தொடர்ந்து குழந்தைத் தொழிலாளர் அனுபவிக்கும் வன்முறையையும், அதிகளவில் நடைபெறுவதையும் விளக்கியது. நிகழ்ச்சியின் முடிவில் தொடர்புடைய நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுத்து தடுத்து நிறுத்தப்பட்டது. அதற்கு supply செய்யும் company களுக்கான விதிகள் மறுஆய்வு செய்யப்பட்டன. firestone tyres and rubber company யின் rubber தோட்டத்துக்கு எதிராக உலகளவில் பிரச்சாரம் வெடித்தது rubber தோட்டத்தில் வேலை பார்த்தவர்கள், அதிகளவு உற்பத்தி செய்தவர்கள் வற்புறுத்தப்படுகின்றனர். ஆனால் சம்பளம் மிகவும் பாதியாகப் பெற்றனர். இதனால் பலர் தொழிலாளர்கள் தங்களது குழந்தைகளை பணிக்கு அழைத்து வந்தனர். சர்வதேச குழந்தைகள் உரிமை நிதியானது firestone நிறுவனத்துக்கு எதிராக வழக்குத் தொடர்ந்தது. நவம்பர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு rubber தோட்டத்தில் வேலைபார்த்த தொழிலாளர் மற்றும் குழந்தைகளுக்காக இந்த

மேலும் குழந்தைத் தொழிலாளர் உரிமைகள் தொடர்பான வழக்கு பதிய அமதித்தார் அக்டோபர் இருவத்தி எட்டாம் தேதி, அ~ வடஅமெரிக்காவில் உள்ள காப் நிறுவனத்தின் தலைவர் மார்க்கா ஹான்சேன் கூறுகையில், நாங்கள் குழந்தைத் தொழிலாளர்களை பயன்படுத்துவதை முழுமையாக தடை செய்கிறோம். இது எங்களுக்கு பேரம் பேசும் விஷயமல்ல. நாங்கள் ஆழ்ந்த அக்கறை செலுத்துகிறோம். இக்குற்றத்திற்காக வருந்துகிறோம். நாங்கள் தவறிழைத்தவர்களாக நிரூபிக்கப்பட்டுள்ளோம். காப் நிறுவனம், தனது வரலாற்றில் இம்மாதிரியான சலால்களை சந்தித்துள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் எங்களது அணுகுமுறையும் தவிர்க்க முடியாது. ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் காப் நிறுவனம் இருவத்தி மூணு தொழிற்சாலைகளுடன் மூடப்பட்டது குழந்தைத் தொழிலாளர்கள் chocolate செய்யப் பயன்படும் cocoa powder தயாரிப்பில் அதிகளவில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். பல்கலைக்கழக ப~ பொருளாத்துறை பேராசிரியர் தாமஸ் டி கிராரி, குழந்தைத் தொழிலாளர் தேவைக்கான போராட்டம் போராட்டத்திற்கு முன்னின்று முக்கியத்துவம் அளித்தார்

நான் நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆஹ் வியாபாரம்லாம், கொஞ்சம் பரவாயில்லை அப்படியே போயிட்டிருக்கு அவங்க ரெண்டு பேரும் விளையாண்டு இருக்காங்க. அப்புறம் உங்க பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க உம் ஓ அவங்கெல்லாம் சாப்பிட்டு படுத்துட்டாங்க. அஹ் ஓ

ஓ, சரி சரி இவங்களுக்கு வெள்ளிக்கிழமையில இருந்து தான் பரிட்சையே start ஆகுது.

அதனால, அவங்க அப்படியே எல்லாத்துக்கும் விடுமுறை விடுறாங்க. ஆமா, main ஆ இங்க வந்து கோத்தேரியிலதான் வந்து பண்ணுவாங்க. ஆஹ் அந்த side எல்லாம் வந்~ அந்தப் பக்கம் ஊர்ல எல்லாம் வந்து மத்த மத்த பண்டிகை எல்லாம்தான் கொஞ்சம் பெருசா கொண்டாடுவாங்க இங்க வந்து எத்த பண்டிகைதான் அவங்களுக்கு main அப்புறம், ஆஹ் பையன் உடம்பு பரவாயில்லையா இல்லை இங்கே இருக்கிறவங்க, அது ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. அவங்க அதெல்லாம், துணி எல்லாம் எடுத்து கொண்டாடுவாங்க. நம்ம, நம்ம அந்தப் பக்கம் நம்ம ஊரு எல்லாம் வந்து அந்த அளவுக்குக் கிடையாது. நம்மளுக்கு வந்து இந்த சிவன் கொண்ட பண்டிகை அந்த மாதிரி இருக்கில்லையா அதுதான் வந்து, அந்த பண்டிகைக்குதான் துணி எடுத்து எல்லாம் கொண்டுவா~ கொண்டாடுவாங்க இந்த கோத்தகிரி பக்கம் வந்துதான் இந்த மாதிரி துணி எடுத்து ரொம்ப நல்லா இருக்கும். அஹ் பத்து நாள் நடக்கும் அப்படியே நல்லா போகும் உம் அப்புறம் உம் ஆஹ் நீங்க எத்தனை மணிக்கு காலையில எழுந்திருப்பீங்க எப்பவும்

ஆமா ஆமா காலைலத்துக்கும், மதியானத்துக்கும் காலையிலேயே சீக்கிரம் பண்ணி முடிச்சுடுவிங்க?

ஓ, சரி சரி. இந்த வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டிருக்கு வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டிருக்கு

ஓ, சரி சரி. நீங்க அஹ் சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு அஹ் கடைக்கு போயி அங்கேயும் எல்லாமே பார்த்துக்கணும். இல்லை நீங்க எத்தனை மணிக்கு போறீங்கன்னு கேட்கிறேன் நான். காலையிலே, அஞ்சு மணிக்கு எந்திரிப்பீங்க. எந்திரிச்சுட்டு எத்தனை மணிக்கு இப்ப ஓ, செடி எல்லாம் வளர்க்கிறீங்களா

அஹ் சரி, சரி உம் உம் சா~சாப்பாடு எல்லாம் கொண்டு போயிருவீங்க அங்கேயே.

அப்படியா? ஓ அந்த நான் நினைச்சேன், கொஞ்சம் தூரத்துல இருக்கு. ஆஹ் வீட்டுல இருந்து கடை கொஞ்சம் தூரத்துல இருக்குன்னு நினைச்சேன்

ஓ, சரி சரி அந்த போறது வர்றதெல்லாம் ஆஹ் எல்லாமே ஹம் பக்கம்தானா?

ஆமா, ஆமா. உம் அஹ் க~ கடையில ஆளுங்க வேலைக்கு வச்சிருக்கீங்களா? அவங்கெல்லாம் எத்தனை மணிக்கு? அவங்களும் பத்து மணிக்கு வந்திருவாங்களா?

நாலு பேர் இருப்பாங்க. இப்ப பொருள் எல்லாம், எல்லா கடைக்கும் கொண்டு போய் கொ~ கொடுக்குறது பண்றது அதெல்லாம் வந்து அவங்க பண்ணிக்குவாங்க வண்டி எடுத்துட்டு போயி. ஓ சரி சரி அஹ் இப்ப க~ கடைங்கெல்லாம், கொஞ்சம் தூரத்துல இருக்கா இல்லை எல்லாமே வந்து உங்க நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த வீ~ வீடு சுத்தி கொஞ்சம் ஆஹ் இதெல்லாம் இருக்குன்னு. ஆமா, ஆமா அதான் கேட்டேன் நான் அதான் எப்படின்னு கேட்டேன்.

ஓஹோ, சரி. அண்ணாவும் நீங்களும் கீழ இருந்துப்பிங்க அஹ் என்ன பார்த்துக்குவீங்க. அம்மா வந்து மேல இருப்பாங்க ஏதாவது வேணும்னா நமக்கு, அப்பப்ப போய் பார்த்துக்கலாம். உம் பசங்களுக்கு பள்ளிக்கூடம் அப்போ வண்டி வர்றதெல்லாம் நீங்க போயி ஏத்தி விடணும்.

உம் சரி சரி. இவங்க விளையாடுறது எல்லாம், பக்கத்துல பசங்க இருக்கிறதுனால உம்

ஓ, சரி

அப்ப நீங்க, நீங்க சனி, ஞாயிறு வந்து நீங்க கடைக்கு போக மாட்டீங்க. அவங்க கூட இருந்துக்குவீங்களா ஆஹ் அவங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்கும். உம்

அஹ் ஆம் ஆமா உம் உம் உங்களுக்கு இந்த பரீட்சை முடிஞ்சுட்டு, உங்களுக்கு ஆஹ் இதெல்லாம் விட மாட்டாங்களா? விடுமுறை வந்து, வெள்ளிக்கிழமையில இருந்து விடுறாங்க. ஆரம்பிக்குதுங்களா

அதுக்கப்புறம், பள்ளிக்கூடம் வச்சுட்டு பொங்கலுக்கு மறுபடியும் விடுமுறை விட்டுருவாங்க. இவங்களுக்கு எப்படின்னா, அப்போ முப்பத்தி ஒண்ணாம் தேதிக்கு விட்டாங்கன்னா முப்பத்தி ஒண்ணாம் தேதியிலே இருந்து அப்படியே ஒரு இருபது நாளு முப்பது நாளு இருக்கும்னு நினைக்கிறேன். இருபது நாள் இருக்கும் அப்படி. இருபது நாள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா, ஆஹ் இந்த பொங்கல் வருதில்லையா? பொங்கல் அந்த அந்த இதுக்கெல்லாமே ஆமா, இங்க எங்க அதெல்லாம் நம்ம ஆமா, leave இருக்கும் அரசு விடுமுறை தானே அதனால இருக்கும் இவங்களுக்கு. எத்த பண்டிகைக்கு பத்து நாள் அது முடியிறதே பத்து நாள் ஆயிடும் அதுக்கப்புறம் பொங்கல் வந்துடுது. அப்ப, ஒட்டுக்கா விட்டுர்றாங்க முதல்ல போன வருஷமெல்லாம் வந்து இந்த அஹ் கிறிஸ்துமஸ் முன்னாடிதான் பரீட்சை எல்லாம் முடிஞ்சிரும். அப்புறம் கிறிஸ்துமஸ்ல இருந்து leave விட்டுருவாங்க. அய்யோ இங்க இப்ப வந்து கொஞ்சம் இந்த time இந்த மாதிரி விட்டிருக்காங்க. ஏன்னா, போன time எல்லாம் டிசம்பர்லேயே எத்த பண்டிகை வந்துரும் இந்த time ஜனவரிலதான் வருது அதனால அஹ் அவங்க நல்லா இருக்காங்க. அவங்க daily கடைக்கு போயிட்டு தனியாதான் இருக்காங்க, வாங்கன்னு நம்ம கூப்பிட்டாலும் அவங்க எங்க வர்றாங்க. அதுக்கு கீழேவே வீட்ல வேற இருக்குமா நம்ம? கீழ வீட்ல இருக்கோம், அவங்க மேல வீட்டுல இருக்காங்க. அதுக்கு மேல அவங்க அண்ணா அண்ணி இருக்காங்க. அவங்களும் தனியா தான் பண்ணிக்கிறாங்க first அப்பா இறந்த கொஞ்ச நாள்ல நாங்க உம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தோம் ஒவ்வொரு நாளு அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அஹ் நீங்க ஏதாவது பண்ணி கொடுத்தாங்கனாலும், நான் யோசிச்சிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அதனாலே நீங்க வந்~ நானே பண்ணிக்கிறேன். அப்போதான் கொஞ்சம் எனக்கு அஹ் கொஞ்சம் நல்லா இருக்கும். முன்னாடி எப்ப பார்த்தாலும் அப்பா பத்தி யோசிச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குஅதுன்னா அந்த நேரத்திலே வந்து நம்ம நேரம் போறதே தெரியாதில்லையா சமைக்கும்போது. இப்போ சும்மா உட்கார்ந்தேன்னா அந்த time ல அப்பா ஞாபகம் வருது. அப்புறம் நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம், நம்ம அஹ் செய்யறது அவங்களுக்கு சில time பிடிக்கும் பிடிக்காது. அவங்களுக்கா செஞ்சு சாப்பிடணும்னு சிலதெல்லாம் இருக்குமில்லையா நம்ம, நம்ம பண்றதே வேற ருசி வரும். அதனால ஹம் கடைக்கு இப்பதான போயிட்டிருக்காங்க. இவ்வளவு நாள் போகல இப்பதான் அஹ் இப்போ வீட்ல வேலை இருந்துச்சுன்னா அன்னைக்கு துணி துவைக்கிறது அந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா அங்கேயே இருந்துக்குவாங்க. இல்லாட்டி மத்தியானத்துக்கு மேல சாப்பிட்டுட்டு போயிட்டு ஒரு ஏழு மணிக்கு அந்த மாதிரி வருவாங்க வந்து அது அவங்களுக்கு மட்டும் தானே சமைப்பாங்க. காலையிலேயே பண்ணது இருக்கும். இல்லாட்டி அவங்க ஏதாவது சாப்பிட்டு இருந்துக்குவாங்க அஹ் இல்ல அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடைக்கு அந்த மாதிரி போறாங்க. அண்ணா வ~ அண்ணா வந்து ஒரு நாள் கீழே ஒரு நாள் மேலன்னு சொல்லிருக்காரு. அதனால, அவங்க அப்படி போறாங்க. ஆமா, நான் கண்டிப்பா கீழே போனா கண்டிப்பா மே~ கீழே ஒரு நாள் இருந்தா கண்டிப்பா மேலே ஒரு நாள் மேலே ஒரு நாள் இரண்டு நாள் நின்னு கீழே கண்டிப்பா இரண்டு நாள் நிக்கணும். அந்த மாதிரி. மு~ முதல்லே அப்படி கிடையாது அவங்க எப்படி தோணுதோ அப்படி நிப்பாங்க அப்பா இரு~ மேல தானே மேல் கடைல தான் நிப்பாரு. அப்ப அப்பா இருக்கும்போது அப்பா கூட மேல தான் இருப்பாங்க இவரு சாப்பிடும் போது மட்டும் ஏதாவது மாத்தி விடுறதுக்கு வருவாங்க. இப்~ கீழ. அப்பா, அம்மா பாத்துட்டு இருந்த கடைதான் வந்து கீழ்க்கடை அப்புறம், அண்ணாக்கு மேல வந்து தனியா வீ~ கீழ்வட கீழ்கடை மேல கட கொஞ்சம் பெருசு. அது வந்து கொடுத்திருந்தாங்க. அதுதான் ஐயோ இவரும் அண்ணா எல்லாரும் நின்னுட்டு இருந்தாங்க first அப்பா அம்மா கீழே இருப்பாங்க. அண்ணன், தம்பிங்க மேல இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னாச்சு? நாங்க இங்க வந்து full ஆ வந்ததுக்கு அப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து கொஞ்ச நாள் இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு கீழே கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துட்டாங்க. ஆஹ் அதனால அதுக்கப்புறம், அதென்ன இப்பதான் கொஞ்சம் இந்த corona வர்றதுக்கு முன்னாடிதான் குடுத்தாங்க. ஆஹ் அதுக்கப்புறம் corona லயே போயிருச்சு. இப்பதான் கொஞ்சம் அப்படியே இதாயிருக்கு அப்புறம் அப்பாவும் இறந்துட்டாரு இல்லையா இப்போ, ஆன அப்படி போகுது எல்லாம் நல்லபடியா போகுது. அதனால, நம்ம எதாவது பண்ணலாம்னாதான் நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியலே correct ஆ நேரத்துக்கு எந்த மாதிரி, இப்ப துணி வித மாதிரி சொல்றியா இல்ல வேற பொருட்கள் மாதிரி ஆமா ஆமா ஆமா அதுதான் நான் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ எல்லாமே வந்து நம்ம எந்திரம் வச்சு தானே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்துருச்சு இல்லையா? ஆனா கையில வந்து தைக்கிறது கொஞ்சம் time எடுக்கும். ஆனா வந்து கையில தைச்சது வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் எனக்கே வந்து, கையில தைச்ச அந்த அஹ் நம்ம குளிருக்கு போடுறது, எல்லா அதையே அதுதான் போடணும்னு ஒரே ஆசையிருக்கு. அதுதான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். கொஞ்சம் சூடாவும் இருக்கும். நல்லா தாங்கும் ஆஹ் நான் என்ன நினைச்சேன்னா அந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு நினைச்சேன். ஆனா, என்னால வந்து நேரத்தை correct ஆ ஒதுக்கி பண்ண முடியலை கொஞ்சம், அப்போ அப்பப்ப முடியாம போயிருதா அஹ் நினைக்கிறது நடக்கவே முடியமாட்டேங்குது. இப்போ நம்ம தையல் இது வாங்கிருக்கோம். அதே வந்து இப்போ நிறைய பேர் கேக்குறாங்க எங்கிட்ட. உக்காந்தா பண்ணிரலாம் ஏன்னா அஹ் ஆஹ் இப்போ ஒரு bag ஆஹ் ஒரு துணிப்பை தைக்கிறோம்ன்னா ஹம் ஒரு ஆஹ் ஒரு ஒரு meter ல வந்து எப்படின்னா மூணு bag தான் தைக்க முடியுது ஆனா விக்கிறது அந்த அளவுக்கு அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் நமக்கு செலவுதான். அதுல, லாபம்னு இல்லை ஆனா நம்மள் பெருசா எடுத்து பண்ணோம்னா அதுல லாபம் இருக்கு. correct ஆ ஒரு meter ல இவ்வளவுதான் தைக்க முடியும். மூணு பைதான் தைக்க முடியும்

ஆஹ் கம்மியிலதான் போகுது. அஹ் நானு நம்ம இப்போ பெருசா துணி வந்து ஒ~ ஒரு meter எடுக்காம இப்ப நிறைய meter எடுத்து அதை வந்து நம்ம தைக்கும்போது மூணு கிடைக்கிற இடத்தில வந்து ஜாஸ்தி கிடைக்கும். ஆஹ் அதாவது ரொ~ பெருசா எடுக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தி துணி நம்ம எல்லாம் வருது. அதுதான், சரி ஆனா கொஞ்சம் ஆஹ் இவங்கள கொஞ்சம் correct ஆ நேரத்துக்கு correct ஆ நீ என்ன பண்றோம் அப்படின்னு மூணு நாலு நாளிலேயே முடிவெடுத்து இனி இந்த time ல இந்த பண்~ இந்த வேலையை பண்ணணும். அப்படின்னு, கொஞ்ச நாள் பண்ணமுடியுது. அதுக்கப்புறம் உடம்பு ஒத்துழைக்கமாட்டேங்குது. கொஞ்சம் முடியாமபோயிடுது அதனால என்ன பண்றதுன்னு தெரியலே. உம் ஆனா, பண்ணணும்னு மட்டும் இல்லை நான் மனசுல சொல்லிட்டே இருக்கேன். உம் அப்பாகிட்ட வேற சொன்னேன்னா அப்பா வந்து எவ்வளவு துணிப்பை தெச்சிருக்கே அப்படீன்னு கேட்டாரு நான் எங்க நம்ம துணிப்பை தைக்கிறது. அஹ் அப்புறம் நீ என்ன வாங்கிட்டு, இப்படி எல்லாம் ஆஹ் வீணாக்கிறாதே அப்படின்னாரு. இல்லை இப்போ கடைக்கே இப்போ நம்ம இப்போ வெளியிலே இருந்து துணிப்பை வாங்குறோம்னா ஆயிரம் bag அந்த மாதிரிதான் வாங்குறாங்க. அதே கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரம், பன்னெண்டாயிரம் அந்த மாதிரி ஆயிடுது. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா அதை நம்மளே பண்ணோம்னா அது நம்ம வெளியிலே கொடுக்க வேண்டாம் இல்லையா அது தான் யோசிக்கிறேன் ஆனா எங்க வீட்டுக்காரர் என்னங்குறாரு நீ தனியா பண்ணு. தனியா நீ என்ன பண்ணாலும் க~ என்ன depend என்னை என்னை சார்ந்து நீ இருக்கக் கூடாது அப்படிங்கிறாரு. அஹ் அது வந்து அவரு அஹ் இது தனியா அப்படின்னு யோசிக்கிறாரு

இப்போ நம்ம கண் திருஷ்டின்னு, சொல்லுவாங்கல்லே அந்த மாதிரிஆயிடுச்சா இல்ல நான் நாலு பேர்கிட்ட சொன்னதுனால அது சில எதிர்மறையான எண்ணங்கள் அந்த இதெல்லாம் இருக்கில்லையா

அதுதான் அந்த அந்த அந்த அஹ் இதுல போய் உட்காரவே முடியலை. அஹ் இப்போ அஹ் வாங்கின பு~ வாங்கின புதுசுல, எப்படின்னா அது வந்து நம்ம உள்ள யாரோ உள்ள இருக்கிற இதுல தான் போய் வைக்கலாம் அப்படீன்னு நினைச்சிட்டு சரி இப்போதைக்கு வாங்கி அவங்க வந்து set பண்ணி கொ~ எல்லாம் correct பண்ணி குடுப்~ இது பண்ணி குடுப்பாங்க இல்லையா? அந்~ அப்ப அவங்க வந்து பாக்கும் போது, இப்ப ரெண்டு மூணு பேர் வரும்போது அப்ப அவங்க நமக்கே தெரியல அவங்க பாக்குறது ஓ இவ்வளவு பெருசா வாங்கிட்டீங்களா? என்ன பண்ண போறீங்க? அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்ணோட்டம் அந்த பார்வை அப்புறம் இது பண்றீங்களா இப்படி பண்ணுவீங்களா உங்களால முடியு~ அந்த மாதிரி some ஏதோ அப்படினு யோசிக்கிறேன் நான் உம்

ஆமா, அதுலதான் நான் கத்துக்கிட்டேன். தையலே வந்து நான் கத்துக்கிட்டது. அதுல இப்போ இப்போ நம்ம படிக்கும்போது நான் நம்ம saree நம்ம நம்ம அஹ் அஹ் புடவைக்கு நம்ம இது போடுவோம் இல்லையா? blouse எல்லாம் போட அதெல்லாம் வந்து நான்தானே தெச்சேன். ஆமா, அதெல்லாம் பண்ணேன். என்~ என்னால பண்ண முடியும் அது என் ந~ நம்ம இந்த பத்து ரூபாய் bag தைக்கிறது வந்து, அவ்வளவு ஒரு இது கிடையாது. உட்கார்ந்தா பண்ணிருவோம். ஆனா என்னமோ ஒரு அஹ் எதிர்மறை இது என்னமோ, நான் அப்படி நினைக்கிறேனா இல்லை அது உண்மையா என்னன்னு தெரியலே ஒரு நம்ம, தினமும் இ~ இத்~ இத்தனை மணிக்கு எ~ எந்திரிக்கணும். ஆஹ் இப்படி நம்ம எல்லாமே வந்து அதை correct என்னால இது பண்ணவே முடியலை கொண்டு போகவே முடியலை. ஒரு நாலு நாள் நல்லா இருந்தா, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சீக்கு வந்திருது. ஏதாவது வந்திருது அதான் நான் நினைக்கிறேன் இந்த வீட்டுலயே, இப்போ நம்ம இந்த வீட்டை விட்டு போ~ வெளியில போயிட்டோன்னா நமக்கு அஹ் அஹ் கண்டிப்பா அங்க அந்த வேலை செய்யறதுக்குதான் நம்ம போறோம் அப்படின்னு நமக்கு தோணும்.

போன மாதிரி நான் எனக்கு தோணுது. புரியுதா? வீட்டிலேயே இருப்போம். ஆ சரி இந்த வேலையை முடிச்சிட்டு போகலாம். ஆனா நம்ம இப்ப வெளியில போய் வேலை செய்யறோம். இல்லை நீங்களே மேலே இருந்து கீழே போறீங்க கண்டிப்பா. கீழே போறோம் அப்படின்னா அந்த இடத்தை விட்டு, போயிடுறோம் இல்லையா மறுபடியும் அங்க போன உடனே நம்ம போறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிரலாம் அப்படின்னு தோணிட்டுதானே செய்வோம் இது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அப்படி அந்த மாதிரி தோணுதோன்னு எனக்கு. சரி, இன்னைக்கு இதை முடிச்சிடலாம். இன்னைக்கு இதை முடிச்சிடலாம். பாப்பா தூங்கிட்டு இருக்கா. சரி நம்ம பாப்பாவை தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம விட்டுட்டு போக மாட்டோம் இல்லையா அப்போ சரி அதுக்குள்ள இது இந்த வேலையை முடிச்சிடலாம்.

சரி, இந்த இடத்துக்கு வந்து, ஆஹ் சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா இது ஆயிடுது இல்லையா அதை ஆஹ் சூடாவே இருக்காது. அப்போ, என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா சாப்பாடு கொஞ்சம் la~ late ஆ வெச்சா அஹ் மெல்ல மெதுவா வெச்சோம்னா நமக்கு வந்து அஹ் சூடா சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாம் தோணும், அதாவது நம்ம எண்ணங்கள் வந்து நம்ம வீட்ல இருக்கும்போது மா~ மாறுது. இப்ப நம்ம இல்ல நம்ம இந்த வீட்ல இருந்து கடைக்கு போய் தான் வேலை செய்யணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் கடையில அந்த டைம்ல சூடா எல்லாம் சாப்பிடணும் அப்படீன்னு தோணாது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் காலையிலேயே செஞ்சு வச்சுருவோம். இப்ப வீட்லயே இருக்கிறதுனால நம்ம வீட்ல இருக்கோம் சரி பரவால்ல, ஆஹ் நம்ம சாப்பாடு பண்றது ஒரு பத்து மணி ஒரு பதினோரு மணிக்கு போட்டோம்னா அப்போ அவங்க வந்து சாப்பிடுற time க்கு அது கொஞ்சம் சூடா இருக்கும். அப்படின்னு எல்லாம் தோணுது. அப்ப கொஞ்சம் சூடா சாப்பாடு நம்ம செஞ்சு கொடுக்கலாம்ல அப்படீன்னு. அந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் மாத்த முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படி நினைக்கிறோம். இப்படி இல்ல அவங்க சாப்பாடு கண்டிப்பா கொண்டு போகணும்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டிப்பா சமைச்சு கண்டிப்பா கொடுத்துருவோம் ஆஹ் இல்லை, இல்லை அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடறாங்கன்னு சொல்லும் போது நான் என்ன சொல்ல நமக்கு என்ன தோணும் சரி வ~ வீ~ வீட்டுக்கு வந்து சாப்பிடறாங்க அப்ப நம்ம சூடா செஞ்சு குடுக்கலாம் அவங்களுக்கு அப்படின்னுதான் தோணுது அதனாலேயே நம்ம சரி காலையிலே காலை உணவு வந்து, காலையிலேயே முடிச்சிடலாம். மத்தியானம் வந்து சரி புதுசா ச~ செய்யலாங்கிற அந்த மாதிரி எண்ணங்கள் வருது. so நம்ம full நம்ம இல்லை. நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு இறங்கும்போது ஆஹ் எல்லாமே கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம வீட்டிலேயே இருக்கிறதுனாலே இப்போ பாப்பா இப்போ பாப்பா இப்போ என்ன பண்றாங்கன்னா night தூ~ இப்போ தூங்குறேன் தூங்கற late ஆ தூ~ மெதுவா தூங்குறதுனால என்ன ஆயிடுதுன்னா காலையில அவங்க எந்திரிக்கிறது, பாப்பா late ஆ ஆஹ் மெதுவாதான் எந்திரிக்கிறா. அப்போ பையன் வந்து பள்ளிக்கூடம் சீக்கிரம் போயிடுறான். அப்போ இவங்க எந்திரிச்சு அதுக்கப்புறம் இவங்க காலையில சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம், அப்பவே தூங்க வைக்க முடியாது. அப்ப எல்லாம் இவ எத்தன மணிக்கு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு எந்திரிச்சுட்டு இருந்தாப்ல. அப்ப நம்ம ஒரு பத்தரை ஆகும்போது ஒரு பதினோரு மணி ஆகும் போது தூங்க வச்சிருவோம். தூங்க வச்சிட்டு இப்ப அதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சு, அப்புறம் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்தா மறுபடியும் தூங்க வச்சிட்டு அந்த மாதிரி எல்லாம் இருந்தேன். இப்போ வந்து அவ காலையிலே எந்திரிக்கிறதே late பத்து மணி ஆயிடுது. சாப்பிட்டு முடிக்க பன்னெண்டு அஹ் பதினோரு மணி ஆயிருது அப்போ அவங்க மத்தியானம் சாப்பாடு, அப்படி நம்ம அதுக்கப்புறம்தானே செய்ய இது பண்ணுவோம். அப்புறம் அவங்களை சாப்பிட வச்சு அப்புறம் அவங்களை தூங்க அதுக்கப்புறம் தூங்க வைக்க எல்லாம் முடியாது late ஆயிடுது. அப்ப என்ன பண்ற? சரி, மதியான்னு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்குள்ள தம்பி வந்துடுவாப்புல அப்புறம் தூங்க வைக்கும்போது இப்ப இரண்டு வேளை தூங்கிட்டு இருந்த பாப்பா வந்து இப்ப ஒரு வேளைதான் தூங்கறான். அந்த மாதிரி, ஆனா என்ன காலையில late ஆ எந்திரிக்கிறதுனால அது அது கணக்குல வந்துரும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இரவு வந்து தூங்குறதும் late ஆகுது இல்லையா? அது ஏன்? manage ஏ correct ஆ இது பண்ண முடியல. சரி இந்த வருஷம் போகட்டும், அடுத்த வருஷத்துல இருந்து, அதாவது ஹம் அதெல்லாம் வீட்டு வேலை பண்றதும் நமக்கு எல்லாமே பண்ண முடியல daily துணி துவைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா தினமும் செய்யற வேலை correct ஆ செய்யற மாதிரிதான் இருக்கு. இருந்தாலும் நிறைய உம் உடம்பு ஒத்துழைக்கறதில்லை. நம்ம ரொம்ப கஷ்டப்படற மாதிரியும் இருக்கு.

ஆமா ஆமா அதை முந்தா நாள் night ஏ, கொஞ்ச நாள் அதை எழுதி வச்சு இது பண்ணலாம் அது பண்ணலாம்ன்னு தோணுது. இப்போ வந்து அது கொஞ்ச நாளா கொஞ்சம் ஏ கொஞ்சம் மாற்றங்கள் வரும்போது என்ன பண்ண முடியும்? ஆஹ் இப்போ மு~ முதல்ல எல்லாம் கடைக்கு போயிட்டிருந்தேன் இவங்களை கூட்டு~ கூட்டிட்டு. ஏதாவது leave ன்னா அப்பவே கடைக்கு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். இப்ப எல்லாம் வந்து அப்படி எல்லாம் போறதில்லை. ஏன்னா அங்க போனோம்னா அவங்க நிறைய ச~ இந்த அஹ் இதெல்லாம் இனிப்பு அதெல்லாம் ரொம்ப சாப்பிடுறாங்க. அப்போ, நம்ம போனா அங்க கடையில வந்து வேலை செய்யறவங்க ஆஹ் பாப்பாங்க கூட விளையாடறாங்க correct ஆ எடுத்து குடுக்கறதில்லை. அப்போ அவரு வந்து ஐயோ என்ன இப்படி பண்றீங்க அப்படிங்கற மாதிரி ஆகறாரு நம்ம அதனால கடைக்கு போறதையே நிறுத்திரலாம்னு சொல்லி இப்ப போறதே கிடையாது. அப்பெல்லாம் வெள்ளிக்கிழமைன்னா, சரி காய்கறி வாங்கப்போறா வெள்ளிக்கிழமை வந்து நல்லா ஆ நல்லா இருக்கும். அன்னைக்குதான் நாங்க வாங்கற கடையில நான் புதுசா போடுவாங்க. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைதான். அப்போ, போய் வாங்கலாம் அப்படின்னா அப்போ பசங்களை கூட்டிட்டு போயிட்டு கடையில வச்சுட்டு போய் வாங்குவோம். ஆனா அவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க? நிறைய அது அது எடுத்து சாப்பிட்டு விளையாண்டு அங்க எல்லாத்தையும் இது பண்ணி வச்சிருவாங்க அப்ப அவருக்கு வந்து, கொஞ்சம் ஐயோ என்னடா இப்படி பண்றாங்கங்கிற மாதிரி இருக்குது. அதனால இப்போ அங்க வெளியிலயும் கூட்~ கடைக்கும் கூட்டிட்டு போறதில்லை. சும்மா போயிட்டு எதுக்குன்னு சொல்லிட்டு வீட்டுலயே இருக்கிறது நம்ம வீட்டிலேயே இருக்கிற மாதிரி இருக்கா வெளி~ வெளியிலேயே போறதே கிடையாது. அதனால, ஒரு மாதிரி இருக்கு. இந்த இந்த மாதிரி ஏதா~ எல்லாம் வந்து, விடுமுறை வந்து நம்ம எங்கயாவது வெளில போலாம்னா

ஆமா, ஆமா. உம் சரி பாக்கலாம் எப்படி போகுதுன்னு தெரியல. ஆஹ் அதான். சரி, நான் போயி அவங்களை பாத்துட்டு வர்றேன். பசங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. போய் பாத்துட்டு வர்றேன். சரி இப்போ வந்துட்டு கூப்பிடுறேன் உள்ள போக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன disclaimer இந்த book வந்து ரொம்பவே dangerous ஆன ஒரு book so இந்த book ல சொல்லியிருக்கிற maximum நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துங்க first law never out master அதாவது எப்பவுமே உங்களுக்கு மேல இருக்கிறவங்களை நீங்க superior அ feel பண்ண வைக்கணும் அப்படி feel பண்ண வச்சாதான் அவங்களோட trust அ உங்களால gain பண்ண முடியும். நீங்க இருக்கிற position அ உங்களால retain பண்ணிக்க முடியும். அதுக்கு பதிலா நம்மளோட intelligence அ அவங்க கிட்ட காமிக்கிறோம் நம்மளோட talents அவங்க கிட்ட காமிக்கிறோம்ன்னு சொல்லிட்டு ஏதாவது தேவையில்லாத விஷயம் பண்ணோம்னா அவங்க insecure ஆ feel ஆயிட்டு நம்மளை அந்த இடத்தை விட்டு துரத்திருவாங்க so நம்ம அடையணும்ன்னு நினைச்ச ஒரு விஷயத்த நம்மளால அடைய முடியாம போயிடும் so எப்பவுமே உங்களோட master ஐ outshang பண்ணவே பண்ணாதீங்க எப்பவுமே நீங்க அவங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரியான ஒரு projection அ வந்து create பண்ணிட்டே இருங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க follow பண்ணீங்கன்னா நீங்க எந்த power அ வேணா attain பண்ணலாம் second law never put too much trust in friends learn how to use enemies எப்பவுமே உங்களோட நண்பர்களை அளவுக்கு அதிகமா நம்பாதீங்க and உங்களுடைய enemies அ வந்து use பண்ண கத்துக்கோங்க இந்த author வந்து நண்பர்களை நம்பவே வேணாம் அப்படின்னு சொல்லல அளவுக்கு அதிகமா நம்ப வேணாம் அப்படின்னுதான் சொல்றாங்க ஏன்னா உங்களோட friends வந்து உங்களோட growth அ வந்து starting ல இருந்து பார்த்து இருப்பாங்க so ஒரு stage ல நீங்க நல்லா grow ஆகும்போது அவங்களுக்கு jealousy and வரத்துக்கான chance இருக்கு எல்லாருக்கும் வராது but சில பேருக்கு வந்து கண்டிப்பா வரும்

அவங்க உங்களோட friends அ விட loyal ஆ இருப்பாங்க ஏன்னா அந்த enemy க்கு உங்க கிட்ட prove பண்ண வேண்டிய விஷயம் வந்து நிறைய இருக்கும் அதனால எப்படியாவது அதை prove பண்ணிக்கணும்ன்னு சொல்லிட்டு உங்க கிட்ட loyal ஆ இருப்பாங்க but உங்க friends க்கு உங்க கிட்ட prove பண்ண வேண்டிய விஷயம் எதுவுமே இருக்காது so அவங்க உங்களுக்கு எதிரா திரும்பறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு suppose உங்களுக்கு enemy யாருமே இல்லைன்னா புதுசா ஒரு enemy அ make பண்ணிக்கோங்க இதுதான் வந்து second law never put too much trust in friends and learn how to use enemies third law concealing your intention அதாவது உங்களோட intentions அ எப்பவுமே அடுத்தவங்ககிட்ட இருந்து conceal பண்ணியே வைங்க உங்கள சுத்தி இருக்கிற people ஐ வந்து ஒரு குழப்பத்திலேயே வச்சிட்டு இருங்க நீங்க எந்த purpose க்காக இதை செய்யறீங்க அப்படின்றது அவங்களுக்குத் தெரியவே கூடாது